அந்த சலூன்ல ஒரு ஆல்ரெடி ஒரு பையன் வந்து உக்காந்துட்டு சேவ் பண்ணிட்ருக்குற மாரியு இருக்கு.

அங்க ஒருத்தர் சூப்பர்வைசர் பேப்பர் வச்சிட்டு நிக்கிற மாரி இருக்கு அவரு கீழயே கோணிப்பை எல்லா கீழே விழுந்து கெடக்குது.

இந்த இமேஜ்ல ஒரு பையன் வந்து ஒக்காந்துட்டு ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்ருக்கர மாரியு இருக்கு.

இந்த ரெஸ்டாரன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீட்டா இருக்கு.

இல்லாம பக்கத்துல வண்டியு நின்னுட்ருக்கு அதுக்கு ஷெட்டுக்கு வெளியு ரெண்டு கார் இருக்கு.

அது இல்லாம ரெண்டு ஆளுங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ற மாதிரியு ஒரு பிக்சர் இருக்கு.

அவங்க யூனிஃபார்ம் கலர் வந்து ஆல்மோஸ்ட் கிரீன் கலர்ல இருக்கு.

அ இது ஒரு கட்டிங் ஷாப் .

அந்த சலூனோட பேரு வந்து ஃபிரண்ட்ஸ் பியூட்டினு சொல்லி குடுத்துருக்காங்க.

வால்ல வந்து ரெட் கலர்ல இருக்கு.

இந்த சைடுல பாக்க போனோம்னா ரெண்டு ஆளுங்க ஓடாடிட்டுருக்க மாதிரியும் இருக்கு.

அதும் இல்லாம வண்டியு பார்க் பண்ணிருக்காங்க.

அது இல்லாம இது கூடவே டேபிள்சும் நெறைய இருக்கு.

இந்த இமேஜ்ல வந்து வால்ல வெள்ள கலர் போடு ஒன்னு இருக்கு.

இப்ப என்னன்னா ஒரு வண்டிய ரெடி பண்ற மாரி ஒரு இமேஜ் வந்துருக்கு.